நாங்களே எங்க side ல உள்ள ஒரு hote~hotel வந்து நல்லது ஒரு hotel நாங்களே உங்களுக்கு நாங்களே book பண்ணிர்றோம். நீங்க அந்த staying இதெல்லாம் ஆஹ் நினைச்சு நீங்க worry பண்ணிக்க வேணாம்.

நிறைய falls falls எல்லாம் இருக்கு ma'am நீங்க one day வந்து friends கூட falls போய் enjoy பண்ணணும்னா, நிறைய falls இருக்கு. அதாவது இங்க துத்சாகர் ஃபால்ஸ் வந்து பெரிய falls அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் okay வா ma'am

இல்ல இல்ல அதுக்கு எல்லாம் இல்ல. அதே மாதிரி நான் சொன்ன இந்த market வந்து ஒரு நல்ல market அது வந்து fifteen years சா நிறைய, நிறைய பேர் அங்க, fifteen years சா இருக்கு, நல்ல ஒரு market அதனால நீங்க அதை நினைச்சு worry பண்ணிக்காதீங்க ma'am mostly இங்க ஆஹ் கோவா வர்றவங்க வந்து spa massage கண்டிப்பா எதிர்ப்பார்ப்பாங்க. நீங்க நீங்க அந்த மாதிரி try பண்ணணும்னா இங்க வந்து spa massage spa massage னு சொல்றீங்கல்ல ma'am அதுக்கெல்லாம் rate எவ்வளோ ஆகும்? அஹ் அதுக்கு வந்து தனியா rate ஆகும் ma'am இப்ப நீங்க வந்து choose பண்ற massage ஐ பொருத்து அவங்க pay பண்ணுவாங்க ma'am ஒவ்வொரு

okay ma'am ஆஹ் சொல்லுங்க ma'am

ஆமா ma'am ரெ~இப்போ ரெண்டு, ஹம் இப்போ வந்து ஒவ்வொ~இப்போ ayurvedic massage center நிறைய இருக்கு ma'am

ஆஹ் அப்போ அது வந்து customer tourist choose பண்றத பொருத்து அவங்க ஒரு rate வச்சிருப்பாங்க ma'am அது ஒவ்வொரு spa பொருத்து. ஒரு spa center ர பொருத்து நீங்க வந்து rate வந்து ஜாஸ்தியா சில இதுல கம்மியா இருக்கும். சில இதுல ஜா~குறைவா இருக்கும்.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 ஆமா ma'am நீங்க வந்து இங்க வந்து கோவில் church அந்த மாதிரி போணும்னா இங்க ஒரு famous கோவில் இருக்கு ma'am கோவால வந்து அது ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப தனியா, ரொம்ப இதா இருக்கும் அந்த கோவில். வந்து மங்கேஷி டெம்பில்னு ஒரு கோவில் இருக்கு மங்கேஷி டெம்பில் அது எப்படின்னா ஏழு மாடி கோபுரத்துல இருக்கும். ஒரு ஏழு மாடி மேல கோவிலுக்கு இது இருக்கும். அது வந்து சிவனோட இது அஹ் சிவனோட பழைய இதான ஒரு கோவில். இங்க வந்து ஒரு குளம் இருக்கு. அது வந்து ரொம்ப famous அதாவது அந்த கோவிலுக்கே இதான குளம் okay வா ma'am

அது வந்து கோவால ரொம்ப famous ஆன ஒரு கோவில். அப்பறம் வந்து ஒரு இடம் இருக்கு. ஹம் இது வந்து,

உம் உங்களுக்கு walk~friends கூட போய் இது பண்றதுக்கு நல்ல இடம். அப்பறம் வந்து ஹம் ஆஹ் பகவான் மஹாவீர், இது wildlife sanctuary இருக்கு இருக்கு. இந்த fort வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ma'am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

ஆஹ் அப்படி நிறைய beach அப்பறம் வந்து நிறைய பாக்குறதுக்கு beach அப்பறம் வந்து உங்களுக்கு spa அப்பறம் வந்து casino இருக்கு casino வந்து ஒரு member க்கு நான் சொல்லிடேன்ல ma'am thousand eight hundred ஆமா ma'am இப்போ நீங்க மொத்தமா payment எவ்வளோ ma'am வாங்குவீங்க? அதுக்குப் பிறகு என்னோட details ஏதாச்சும் வேணுமாம் ma'am இப்போ நீங்க உங்ககிட்ட register book பண்றதுக்கு?

இந்த details ஏதாச்சும் வேணுமா ma'am என்னென்ன நாங்க கொண்டுவரணும் details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

ஆமா ma'am ஆதார் வேணும். இங்க food னா வந்து ப்ரான் பால்ச்சோன்னு ஒரு food இருக்கு ma'am அது இங்க ரொம்ப famous இங்க ஸ்குவிட் ஃப்ரை இருக்கு. அப்பறம் வந்து க்ராப் ஸ்பெகட்டி இருக்கு. ஆஹ் அப்பறம் வந்து, இது அஹ் இது இருக்குள்ள ma'am, ரவா ரவால்ல வந்து dish பண்ணி ஒரு சினானியோனு ஒரு food பண்ணுவாங்க. மசல் சினானியோ. அது இங்க ரொம்ப famous hello

அப்பறம் கோவா தாலி, அப்பறம் கோவா ஹம் கோகனட் ஃபிஸ் கறி இங்க ரொம்ப famous ma'am அது sea~sea food தான் இங்க ரொம்ப இதா இருக்கும். அதனால sea food லயே ரொம்ப variety யா

okay ma'am okay இப்போ நான் என்னென்ன details லாம் கொண்டு வரணும்?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

ma'am நீங்க வந்து உங்களோட ஆதார் கொண்டு வரணும் ma'am எல்லாத்துக்கும் ஆதார் மா ma'am ஆஹ் எல்லோரோட ஆதார், அப்பறம் detail அப்பறம் hello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

ஆஹ் okay ma'am okay நாங்க உங்க agency க்கு வந்தா பண்ண்ணும், இல்லைனா online ல pay பண்ணலாமா ma'am

ஆஹ் pay பண்றதுக்கு. sorry ma'am எவ்ளோ ஆகும் rate டு இப்போ, பதினைஞ்சு பேருக்கு தானே ma'am ஆமா. பத்து நாளைக்கு, பதினைஞ்சு பேருக்கு ma'am

சேர்த்து ma'am முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் hello ma'am முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்.

இது வந்து offer price தான் ma'am நீங்க வந்து மத்த time ல இந்த trip நீங்க plan பண்ணியிருந்தீங்கன்னா forty six forty fifty fifty வந்திரும் ma'am fifty வந்திரும் ma'am நீங்க சாப்பாடு வந்து breakfast இது மட்டும் தான் பண்ணிருக்கீங்க.

so எல்லாம் சேர்த்து, உங்களோட இதெல்லாம் சே~ car எல்லாமே சேர்த்துதான் ma'am நாங்க சொல்லியிருக்கோம்.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 உங்களோட ஆதார் வேணும். அப்பறம் உங்களோட finger print டும் வேணும். அதெல்லாம் இங்க direct ஆ வரும் போது நாங்க இது பண்ணிக்குவோம். ஆனால் உங்களோட ஆதார் details எல்லாமே நீங்க எங்களுக்கு mail ல அனுப்பிருங்க okay வா?

ஆஹ் okay ma'am எங்க வந்து உங்களை pick பண்ணணும் ma'am ma'am வண்டலூர். சென்னைல இருந்து call பண்றேன் ma'am ma'am சென்னைல இருந்து call

ஆமா ma'am ஆமா. okay ma'am okay okay ma'am வேற ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க எங்களுக்கு இந்த number க்கு call பண்ணுங்க. ஆஹ் okay ma'am okay இவ்வளோ details சொல்லி~சொன்னதுக்கு ரொம்ப thank you ma'am உம் okay ma'am okay thank you அஹ் hello.

Ma'am இது rayon tourist travel agency தான ma'am? ஆமாம் ma'am இது வந்து rayon tourist agency தான். உங்களுக்கு எந்த மாதிரியான help தேவ படுது? ஆஹ் okay ma'am இது நீங்க ஹைதராபாத் branch தானங்க?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 ஆமா ஆமா இது வந்து ஹைதராபாத்ல உள்ளது தான் ma'am உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான help வேணும் அதாவது எங்களோட tourist agency ல நாங்க நெறைய service வந்து provide பண்றோம். அதாவது நெறைய பேருக்கு வந்து ஹைதராபாத்ல இருக்குற places லாம் சுத்தி எங்க tour. Tourist வந்து arrange பண்ணிக்குடுக்குறது அதுக்கப்புறமா tourist package வந்து ஆஹ் package plan பண்ணி குடுக்குறது அதுக்கு அப்புறமா உங்களுக்கு hotel Room book பண்ணிக்குடுக்குறது hotel ல இருந்து food எல்லாமே நாங்க arrange பண்ணி குடுத்துருக்கோம். இந்த மாதிரி நெறைய பண்ணிட்டு இருக்கோம் ma'am. அதுக்கப்புறமா வந்து நெறைய customers க்கு வந்து எங்களுடைய agency மூலமா tourist place அவங்க கூடயே போயிட்டு நெறைய guidelines எல்லாம் குடுத்துருக்கோம் ma'am உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான, Okay mam okay. நாங்க என்னனா ஹைதராபாத் ஒரு function காக ஹைதராபாத் வர்றோம் ma'am

So அந்த function one two days தான் ma'am அதுக்கப்புறம் நாங்க போறோம்.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

வீடு இருக்கு ma'am அவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க. இங்க ஒரு நாலு family க்கு, Hello

அஹ் okay ma'am அது அவங்க அவங்க ரெண்டு families க்கும் வீடு இருக்கு ma'am ஹைதராபாத்லயே so அவங்களுக்கு book பண்ண வேண்டா. எங்களுக்கு நாங்க ஒரு நாலு family வரோம் அவங்கள எங்கள எங்களுக்கு சேத்து ஒரு hotel ல நாலு room book பண்ணனும் ma'am. அதுக்குதான் உங்கள்ட்ட கேட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அஹ் ஹைதராபாத் பத்தி கொஞ்சம் details சொல்வீங்களா? ma'am

Clear ரா explain பண்றேன் ma'am இப்போ வந்து என்னென்னா ஆஹ் நெறைய hotels லாம் இருக்கு ma'am நெறைய resorts and hotels families சா stay பண்ற மாதிரி அதாவது உங்க வீட்லயே இருக்க feel வந்து resort ல வர மாரி உங்களுக்கு. ஒரு five star hotel லா எங்கயாச்சும் choose பண்ணுங்க ma'am இல்லேனா resort இல்லேன்னா five star hotel மாறி,

உங்களுக்கு kids இருக்காங்களா ma'am four families னு சொன்னீங்க four families லயுமே kids இருக்காங்களா? ஆமா ma'am இருக்காங்க இருக்காங்க kids சும் enjoy பண்ற மாறி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இதான் ma'am நாங்க கேட்டது வந்து எப்படின்னா? Kids க்கும் ladies க்குல்லா ரொம்ப secured டா ரொம்ப ரொம்ப ரொம்ப enjoy பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல resort நாங்க வந்து book பண்ணி தரலாம் ma'am எங்களோட agency, Okay வா ma'am இப்போ வந்து உங்களுக்கு நான் நிறைய,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 ஆஹ் okay ma'am okay நீங்க resorts பத்தி சொல்லுங்க ma'am. ஆஹ் one minute ma'am இப்போ வந்து என்னென்னா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 Swimming pool side full லா உங்களுக்கு park இந்த மாதிரியெல்லாம் நாங்க வந்து arrange பண்ணிருக்கோம் ma'am நீங்க வந்து families சா ஆஹ் free time ல இங்க வந்து chill பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பக்கத்துலையே park இருக்கு அந்த ஒரே compound ல. இருக்கு அங்க வந்து kids வந்து அங்க வந்து நிறைய விளையாடி விளையாடிக்கலாம் ma'am இந்த மாதிரியான நிறைய இருக்கு நிறைய facilities லா இருக்கு.

ஆஹ் முன்னாடி போனிங்கனா ஒரு apartment மாதிரி நீங்க முன்னாடி போனிங்கனா உங்களுக்கு ரெண்டு room ஒரு room குல்லாடி உங்களுக்கு ரெண்டு room இருக்கும். அதுக்கு அப்பறமா நீங்க வந்து அந்த, Window மாதிரி இருக்கும் அத நீங்க open பன்னுனிங்கனா உங்களுக்கு side லையே வந்து swimming pool இருக்கும் அதுக்கு அப்பறமா அந்த corridor ல,

உங்களுக்கு வந்து room service எல்லாமே சேத்துதான் ma'am five thousand five hundred,

சொல்லுங்க ma'am சொன்ன பிரவு எது நான் நீங்க book பண்ணலாம் நான் அப்ப சொல் சொல்றேன். Okay okay okay ma'am next வந்து, black bark resort இருக்கு ma'am. இதுல எப்படினாஉங்களுக்கு வந்து normal லா அந்த hill station side மாதிரி, ஆஹ் அந்த village ஜூ atmosphere ற வந்து உங்களுக்கு கொண்டு வரும் ma'am அதாவது, Village atmosphere ல இருக்குற மாரி இருக்கும் இந்த resort ல இதுவும் உங்களுக்கும் கொஞ்சம் facilities சா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதோட rooms சும் ரொம்ப secured டா அதுக்கு அப்பறமா இந்த side, உங்களுக்கு ஒரு பெரிய river ரும் இருக்கும் ma'am நீங்க வந்து அந்த river லயும் அப்பப்ப போய் நீங்க வந்து ஆஹ் போயிட்டு உங்க kids கூட நல்லா enjoy பண்ணலாம் ma'am இந்த river கூட ஆழம் கிடையாது. So வந்து நீங்க ரொம்ப enjoy பண்ணலாம். okay இங்க வந்து ஒரு thousand two hundred அந்த மாதிரி rents இருக்கும் ma'am one day stay க்கு. Ma'am resorts சு நீங்க வந்து starting ல பாத்த மாதிரியே இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு பழங்காலத்து வீடு அந்த மாதிரியான ஒரு atmosphere இருக்கும் ma'am. ஆஹ் ரொம்ப முற்காலத்துல வந்து இருப்பாங்க தெரியுமா பழங்காலத்துல அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு look லையே இருக்கும் அந்த resort. So இன்னும் உங்களுக்கு வந்து, ஒரு நல்ல experience குடுக்கும் ma'am அதாவது families சா வரவங்க இந்த மாதிரி resort ல லாம் ரொம்ப enjoy பண்ணுவாங்க ma'am okay வா,

Next வந்து விவட்டா பை தாஜ் எக்லிப்மென்ட் இது வந்து பெரிய star hotel ma'am. உங்கள்க்கு இங்க one day stay வந்து two thousand வரைக்கும் வரும் ma'am. இது ஒரு பெரிய classy யான hotel ஆஹ் இங்க வந்து room எல்லாமே, ரொம்ப வசதியா உங்களுக்கு facilities லா ரொம்ப பக்காவா இருக்கும் ma'am. இங்க வந்து நீங்க enjoy பண்ணலாம் ரொம்பவே next வந்து தாஜ் hotel தான் இருக்கு அத பாக்கலாம். தாஜ் resort வந்து உங்களுக்கு, families சா stay பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அப்பறமா வந்து எண்ணான இங்க வந்து swimming pool லா ரொம்ப ஆழம்லா இருக்காது ma'am நீங்க வந்து இங்க kids கூட வந்திங்கனா அவுங்க swimming pool ல ஆஹ் அவுங்களுக்கு உள்ள நிறைய நேரம் விளையாடுவாங்க ma'am ரொம்ப நல்லா இருக்கும் இந்த resort டோட atmosphere ரே ரொம்ப different டா இருக்கும்.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 Next வந்து லியோன்லியா destination resort இது வந்து எப்படின்னா ma'am ஒரு பெரிய, ground மாதிரி ma'am இதுல வந்து உங்களுக்கு வந்து resort லா தனி தனி அது வந்து ஒவ்வொரு room மும் தனிதனியா இருக்கும் ma'am இதுக்கு உள்ளாடியே நீங்க வந்து எங்கயாவது போகணும்னா அதுக்குல்லாடியே ஒரு சின்ன vehicle மாதிரி வச்சிருப்பாங்க ma'am அந்த vehicle ல நீங்க வந்து ஆஹ் அந்த vehicle ல நீங்க ஏறி அங்க இருக்கிற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 Mostly நெறைய பேரு இந்த resort டுக்கு மட்டும் தான் book பண்ணிருக்காங்க. So உங்களுக்கும் இது புடிக்கும்ன்னு நினைக்கிறன் next வந்து, லகாரி resort இருக்கு ma'am இதுவும் கொஞ்சம் expensive ஆன resort family stay பண்ற மாதிரி, next வந்து resort இருக்கு ஆஹ் இதுவும் ரொம்பவே ஆஹ் number one resort, அதாவது இங்க வந்து mostly families லாம் எப்படினா, இந்த resort வந்து கொஞ்சம் சின்னதா தான் ma'am இருக்கும் ஆனா வந்து உங்களுக்கு இதுல இருக்கிற atmosphere ரொம்ப புடிக்கும் ma'am இந்த resort ல உங்களோட atmosphere ரொம்ப நல்லா இருக்கும். Next வந்து சம்மர் resort இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப okay வா இருக்கும். ஆஹ் இது வந்து உங்களுக்கு இது ரொம்ப better ரா இருக்கும் உங்களுக்கு இந்த view வே வந்து, உங்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து நீங்க பாக்குறதுக்கு உங்க வீட்டுலஇருக்குற மாறியே இருக்கும். அதாவது எப்படினா, நீங்க வந்து room க்கு உள்ளாடி போனீங்கனா உங்களுக்கு அதுல வந்து ரெண்டு rooms Swimming pool வந்து இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து swimming pool பெருசா இருக்கும் அதுக்கு அடுத்த rooms லா தனி தனியா இருக்கும். உள்ளாடி நீங்க வந்து ஒரு room வந்து நீங்க book பண்ணி நீங்க உள்ள போன்னிங்கனா ஆஹ் அங்க வந்து உங்களுக்கு ரெண்டு, தனியா ரெண்டு room மு ஒரு hall கு ஒரு kitchen அந்த மாதிரி ஒரு வீடு ஒரு apartment அந்த இடத்துலேயே இருக்கும். அதாவது side ல இருக்குற window வ நீங்க open பன்னுனிங்கனா உங்களுக்கு reception side ல garden இருக்கும். அது வெளியே நீங்க உக்காந்து டீ குடிக்கிற மாரி உங்களுக்கு டீ break லாம் enjoy பண்ற மாதிரி அங்கேயே table chair லாம் போட்டு இருப்பாங்க, so இது வந்து one of the best ma'am family யா trip போறவுங்க So one of the best resort டுன்னு நான் சொல்லுவேன் ma'am இது just ஒரு

Ma'am okay எனக்கு இது,

Ma'am அதாவது இதே நீங்க book பன்றிங்கலா ma'am

உங்களுது next வந்து என்னானா? வாம்பியறு போர்டு resort.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 அரண்மனை கோட்டை அந்த மாதிரிலா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு shape ல இருக்கும் ma'am next வந்து celebrity club, இது வந்து எப்படினா, ஆஹ் இந்த resort டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா? வந்து, இங்க expensive one day stay உங்களுக்கு வந்து ten thousand வரைக்கும்

இதுல வந்து night வந்து rules போடுவாங்க அதாவது இத்தன மணிகுல்லாடி வரணும் இந்த மாதிரிலா rules லா வச்சு இருப்பாங்க families சா நீங்க வெளியிலலா போயிட்டு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 இது வந்து full லாவே உள்ளாடி உள்ளுக்கு resort full லாவே இந்த blocks சு குட்டி குட்டி செடி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்பவே பசுமையா இருக்கிற மாதிரி, அதுவும் இந்த planets சு sorry ma'am plants லாம் ரொம்ப விரும்புறவங்களுக்கு இந்த மாதிரி, resorts ரொம்ப புடிக்கும் ma'am next வந்து டார்லிங்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 சொன்னேன்ல நான் first டே green something like

Okay ma'am okay அதுக்கு வந்து one day stay வந்து thousand three hundred ma'am உங்களுக்கு வந்து உங்க நாலு family க்கும் அந்த resort டே book பண்ணிடலாம்ல? ஆமா ma'am ஆமா. ஆமாம் ma'am அதுவே book பண்ணிட்டா போதும் போதும் ma'am. ma'am அதே தான் உங்களுக்கும் book பண்ணி தந்திடலாம் ma'am அது வந்து ஆஹ் நீங்க straight டா வந்து கூட காசு நீங்க pay பண்ணுனா போதும் ma'am. Okay ma'am okay.

Okay ma'am okay நாங்க கண்டிப்பா contact பண்ணிக்கிறோம் ma'am thank you ma'am இவ்ளோ நேரம் பொறுமையா இவ்ளோ எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப thanks ma'am. Okay thank you ma'am.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 ஆஹ் ஆஹ் router வேணும். okay ma'am, நீங்க எந்த மாதிரி router நீங்க specification ஏதாவது சொல்றிங்களா இல்ல specification சொல்லி வச்சுருக்காங்களா உங்கள்ட்ட broadband connection குடுக்குறவங்க? எனக்கு idea இல்ல office use க்காக ஆஹ் எடுக்கணும் so எந்த இது நல்லா இருக்கும் so நீங்க இப்போ work from home அந்த இதுக்காக கேக்குறிங்களா இல்ல just permanent ஆ வீட்ல fix பண்ற மாதிரி கேக்குறிங்களா? ஆஹ் hello ma'am கேக்குதா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

so work from home usage காக routerso அந்த இப்ப நீங்க எந்த broadband connection ல நீங்க எடுக்க போறீங்க?

ஏர்டெல் ஏர்டெல் broadband உங்களுக்கு ஏர்டெல் broadband ல service குடுக்கறேன்னு சொல்லி~

இல்ல sir நான் தான் எல்லாமே வாங்கி குடுக்குறேன்னு சொல்லிருக்கேன் அவுங்க just fix பண்ண மட்டும் வருவாங்க. ஓஹோ! நீங்க தான் எல்லா வாங்கி வைக்கிறீங்க, அவுங்க set பண்ண மட்டும் வருவாங்க correct ஆ இப்ப வந்து இந்த router ல வந்து மொத்ததுல ஒரு five types of router இருக்குது okay வா இத நீங்க broadband router, wireless router, core உ